யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் டியூட்டோரியல் இன் இரண்டாம் பகுதிக்கு நல்வரவு
இந்த பகுதியில் பார்ம்ஸ் இருப்பதை உறுதிசெய்யலாம்
இந்த பீல்ட் களில் நாம் டைப் செய்தவற்றை நீக்குவோம்
மேலும் பாஸ்வேர்ட் ஐ என்கிரிப்ட் செய்வோம்
எச்டிஎம்எல் டாக் களை நகர்த்தப்போகிறோம்
நாம் லோகின் பகுதிக்கு என்கிரிப்ட் செய்தது நினைவிருக்கட்டும்
இந்த லோகின் டாட் பிஎச்பி பைல் ஐ திறக்கிறேன்
மேலும் இங்கே என் பேஜ் க்கு சில மாற்றங்களை செய்ய வேண்டும்
பாஸ்வேர்ட் ஐ நேரடியாக நம் டேட்டாபேஸ் க்கு எடுத்துச்செல்வோம்
இந்த டிபியூசர்நேம் வால்யூ மற்றும் நம் டிபிபாஸ்வேர்ட் ஐ மாற்ற வேண்டும்
இந்த கோடு ஐ எழுத முந்தைய டுடோரியலை பார்த்திருக்க வேண்டும்
ரிஜிஸ்டர் டாட் பிஎச்பி க்கு மீண்டும் போகலாம்
முதலில் சப்மிட் க்கு சோதிக்கலாம்
இப்போதைக்கு சப்மிட் வேரியபிள் இங்கில்லை
ஆகவே இது எக்குவல் டோ டாலர் சிக்ன் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் மற்றும் சப்மிட்
சப்மிட் பட்டன் ஐ இங்கே யூசர் சொடுக்கினால் இதில் ரிஜிஸ்டர் எனும் வால்யூ இருக்கும்
மற்றும் இது சொல்வது யூசர் இந்த பட்டன் ஐ சொடுக்கியிருந்தால் பின் நம் கோடு உடன் மேலே போகலாம்
பெற வேண்டிய மற்ற வால்யூ
யூசர் இன் பெயர்
ஆகவே userன் புல்நேம்
நான் டைப் செய்வது புல்நேம் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் மற்றும் புல்நேம்
இதன் ஆதாரத்தை இங்கே பார்க்கலாம்
ஆகவே புல்நேம் யூசர்நேம் பாஸ்வேர்ட் ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஆகியவை கிடைத்ததும் இங்கே கொடுத்த பெயரை மிமிக் செய்கிறோம்
புல்நேம் உள்ளது மேலும் இப்போது யூசர்நேம் உள்ளது
எப்போது கோடு செய்தாலும் இவற்றை கோப்பி பாஸ்டே செய்வேன்
அடுத்து பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் பாஸ்வேர்ட்
பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் பாஸ்வேர்ட் இங்குள்ளன
இந்த வால்யூ களை மாற்றுகிறேன்
டைப் செய்யத்தேவையில்லை
பிஎச்பி க்கு நீங்கள் புதிதானால் மீண்டும் மீண்டும் இவற்றை டைப் செய்து பாருங்கள்
பயிற்சிக்காக
சரி நம் வால்யூ கள் அனைத்தும் இங்கே உள்ளன
ஆகவே ஐஎஃப் சப்மிட்
அவற்றை எச்சோ ஆட் செய்து எல்லாம் சரியாக சப்மிட் ஆகி உள்ளதை நிரூபிக்கிறேன்
இதை டிபக்கிங் க்காக செய்யுங்கள்
எதேனும் தப்பாகியிருக்கலாம்
தவறான டேடாவை டேட்டாபேஸ் இல் வைப்பதில் அர்த்தமில்லை
சொல்வது எச்சோ யூசர்நேம் மற்றும் பார்வார்ட் ஸ்லாஷ் மற்றும் பாஸ்வேர்ட்
பின் ரிப்பீட் பாஸ்வேர்ட் மற்றும் பின் யூசர் இன் புல்நேம் அடுத்து லைன் டெர்மினேட்டர்
நம் பார்ம் இலிருந்து பெற்ற டேட்டா அனைத்தும் இங்கே இருக்கிறது
ஆகவே இதை பார்ம் டேட்டா என்று கமெண்ட் செய்கிறேன்
அதை செய்ய உங்களுக்கு தெரிந்திருக்கும்
பார்ம் சப்மிட் செய்யப்பட்டதானால்
இதை எச்சோ ஆட் செய்வேன் அது அங்கிருப்பதை உறுதி செய்ய
இப்போது ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க ஒன்றுமே நடக்கவில்லை
சரி இப்போது என் முழு பெயரை டைப் செய்கிறேன்
மேலும் என் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட்
அது இப்போதைக்கு ஏபிசி
இப்போதும் ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க ஒன்றுமே நடக்கவில்லை
ஆகவே ஐஎஃப் சப்மிட் போஸ்ட் சப்மிட்
இதனால்தான்
பார்ம் ஆக்ஷன் இல் நாம் ஒரு மெத்தோட் ஐ அமைக்க வேண்டும்
அது போஸ்ட்
அதை சேர்க்க மறந்து போனேன்
மெத்தோட் போஸ்ட் ஆக இருக்க வேண்டும்
இல்லாவிட்டால் டிஃபால்ட் ஆன கெட் தான் கிடைக்கும்
சரி இங்கே எல்லாமே தெரிகிறது
பேஜ் ஐ ரிஃப்ரெஷ் செய்து dataஐ மீண்டும் டைப் செய்கிறேன்
அது அலெக்ஸ் காரெட் மற்றும் யூசர்நேம் அலெக்ஸ்
இது ஏபிசி மற்றும் ஏபிசி
ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க
டேட்டா இங்கே தெரிகிறது
எல்லாம் சரியா என்று சோதிக்கலாம்
புல்நேம்
அலெக்ஸ் காரெட்
என் யூசர்நேம் அலெக்ஸ் மற்றும் ஏபிசி இங்கே மற்றும் இங்கே
இந்த பாஸ்வேர்ட் களை என்கிரிப்ட் செய்ய வேண்டும்
மேலும் கூகிள் அல்லது எந்த சியர்ச் என்ஜின் இலும் எம்டி5 என்கிரிப்ஷன் என தேடினால் அதுவே ம் ட் 5
இதை எழுதித்தருகிறேன்
டேட்டா வை என்கிரிப்ட் செய்ய இது நல்ல வழி
இதெல்லாவற்றையும் நீக்குகிறேன்
இப்போது எல்லாம் சரி
பிஎச்பி இல் Md5ன் பங்ஷன் ஒரு ஸ்ட்ரிங் அல்லது நியூமெரிக்கல் வால்யூ ஐ எடுத்துக்கொள்கிறது
ஸ்ட்ரிங் வால்யூ அல்லது டேட்டா வால்யூ
மேலும் இது எம்டி5 என்கிரிப்ஷன் க்கு என்கிரிப்ட் ஆகிறது அலெக்ஸ் ஐ எம்டி5 க்கு என்கிரிப்ட் செய்வதாக வைத்துக்கொள்ளலாம்
அதை எச்சோ ஆட் செய்து ரிஃப்ரெஷ் செய்யலாம்
டேட்டா வை ரிசெண்ட் செய்ய வேண்டாம்
ஆகவே அது இங்கிருந்தே வரட்டும்
ரிஜிஸ்டர் மீது சொடுக்கலாம்
இங்கே போய் ஐஎஃப் சப்மிட் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கலாம்
இந்த கண்டிஷன் ஐ நீக்கிவிட்டு ரிஃப்ரெஷ் செய்யலாம்
ஆகவே இதுவே என் பெயர் எம்டி5 இல் என்கிரிப்ட் செய்தது
அது எப்போதும் ஒரே நீளம்தான் இருக்கும்
மேலும் இதை கிராக் செய்ய முடியாது என்கிறார்கள்
ஒரு ஸ்ட்ரிங் ஐ என்கிரிப்ட் செய்து அதை இத்துடன் ஒப்பிட்டு பார்க்க மட்டுமே செய்யலாம்
இது உங்களுக்கு புரியவில்லை எனில் எம்டி5 என்கிரிப்ஷன் குறித்த டியூட்டோரியல் வைத்து இருக்கிறேன்
ஆகவே கவலைப்படாமல் அதை போய் பாருங்கள்
பின் நான் சொல்வது ஐஎஃப் சப்மிட் பின் நம் கோடு
என் புல்நேம் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் நன்றாகவே இருக்கிறது
இந்த எம்டி5 என்கிரிப்ஷன் ஐ சப்மிட் செய்த பாஸ்வேர்ட் ஐச்சுற்றி வைக்கிறேன்
மேலும் ரிப்பீட் பாஸ்வேர்ட்
அதை மறக்க வேண்டாம்
அதை எச்சோ ஆட் செய்தால்
பாஸ்வேர்ட் எனலாம்
பின் ஒரு பிரேக் மற்றும் ரிப்பீட் பாஸ்வேர்ட்
திரும்பிப்போய் ரிஃப்ரெஷ்
என் பார்ம் ஐ சப்மிட் செய்வது இன்னும் நல்லது
சொல்வது பாஸ்வேர்ட் ஏபிசி மற்றும் என் ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஏபிசி
அதை ரிஜிஸ்டர் செய் என் 2 என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் உம் ஒரே மாதிரி இருக்கின்றன
டேட்டாபேஸ் இல் இட தயார்
யாரும் உங்கள் டேட்டாபேஸ் இல் ஹாக் செய்து நுழைந்து மக்களின் டைப் செய்த பாஸ்வேர்ட் களை ஏபிசி என படிக்க முடிந்தால் அதை சுலபமாக பெற்று விடுவார்கள்
அதை இங்கே டைப் செய்கிறேன்
ஆனால் என்கிரிப்ட் செய்த இதை கண்டுபிடிக்க முடியாது
சரி நம் பாஸ்வேர்ட் கள் என்கிரிப்ட் ஆகிவிட்டன
இப்போது டேட்டா வின் டாக்ஸ் ஏதும் ஒட்டி இருந்தால் அவற்றை நீக்கலாம்
அதற்கு பயனாவது ஸ்ட்ரிப் டாக்ஸ்
ஸ்ட்ரிப் டாக்ஸ் என்பது எச்டிஎம்எல் டாக்ஸ் ஐ நீக்கிவிடும்
பாஸ்வேர்ட் ஐ பயன்படுத்தும் போது நான் எம்டி5 பங்ஷன் க்கு முன் ஸ்ட்ரிப் டாக்ஸ் என்று சொல்ல மாட்டேன்
எம்டி5 பங்ஷன் ஐ ஏற்கெனெவே குறைநீக்கிய பாஸ்வேர்ட் ஐ என்கிரிப்ட் செய்ய பயன்படுத்துவேன்
ஆகவே எல்லாம் சரியாக இருக்கும்
அதை இங்கே கோப்பி பாஸ்ட் செய்யலாம் சரி முடிந்தது
திரும்பிப்போய் பார்க்கலாம்
இங்கே டைப் செய்வது எச்டிஎம்எல் மேலும் என் யூசர்நேம் க்கு சொல்வது பாடி மற்றும் பாஸ்வேர்ட் ஏபிசி ஆக இருக்கட்டும்
போய் யூசர்நேம் ஐ எச்சோ ஆட் செய்வோம்
மேலும் ஒரு பிரேக் சேர்க்கலாம்
புல்நேம்
இங்கே டைப் செய்யும் எல்லாவறையும் எச்சோ ஆட் செய்யலாம்
இதன் பின் டைப் செய்வது டெஸ்ட்
மேலும் இதன் பின் டெஸ்ட் இப்போது இந்த ஸ்ட்ரிப் டாக் பங்ஷன் இந்த எச்டிஎம்எல் மற்றும் பாடி ஐ நீக்கும்
டெஸ்ட் மற்றும் டெஸ்ட் மட்டுமே இருக்க வேண்டும்
எர்ரர் கிடைக்கிறது
திரும்பி சோதிக்கலாம்
லைன் டெர்மினேட்டர் இல்லை
ரிஃப்ரெஷ் செய்து டேட்டா வை மீண்டும் அனுப்பலாம்
பார்ப்பது போல கிடைத்தது டெஸ்ட் மற்றும் டெஸ்ட்
ஆகவே டாக் அல்லது எச்டிஎம்எல் டாக் என எதை இங்கே டைப் செய்தாலும் அது வெற்றாகவே இருக்கும்
சிலர் கிறுக்குத்தனமாக என் யூசர்நேம் ஒரு இமேஜ்
ரிஜிஸ்டர்
என்பார்கள்
அது வேலை செய்யாது
அது இங்கே எச்சோ ஆகாது
அலெக்ஸ் என கொடுத்து ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க அது அகாவுண்ட் இல் வருகிறது
ஆகவே அவ்வளவுதான்
அடுத்த டியூட்டோரியல் இல் ஒவ்வொரு பீல்ட் இலும் டைப் செய்திருக்கிறார்களா என சோதிக்கலாம்
அவை அனைத்தும் ரிஜிஸ்ட்ரேஷன் க்குத் தேவை
அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்
இதற்கு தமிழாக்கம் கடலூர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா